சாந்து கொளைப்போம்லயா அந்த machine அந்த machine இருக்கு அதுக்கு அப்புறம் வாடகை வாடகைக்கு okay அதுக்கு அப்புரம் வந்து அந்த மணல் கம்பி அதுக்கு அப்புறம் வந்து ஜல்லியும் இருக்கும்மா ஜல்லி ஜல்லி, cement செங்கல் and மணல் அதுக்கு அப்பறம் வந்து வீடு கட்டுனதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி அதாவது அந்த ஜன்னல்ல வைப்பாங்கல்லா கண்ணாடி glasses ஆஹ் அதுவும் இருக்கு tiles ம் இருக்கு

அந்த wiring சம்பந்தமான எல்லா item ம் இருக்கு அதுக்கு அப்பரம் வந்து நீங்க CCTVfootage உங்க வீட்ல வைக்கிரிங்க அப்டினா அதுக்கான facilities மே எங்க கிட்ட இருக்கு அந்த CCTV camera வும் இருக்கு ஆமாம்மா நீங்க என்ன model ல கேக்குறீங்களோ அந்த model ஆமா எங்ககிட்ட நெறைய design collections வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு எந்த மாரி வேணும் அப்டின்னு சொன்னிங்க அப்டினா வந்து நாங்க அந்த மாதிரி பண்ணி குடுத்துருவோம் ஆமா இந்த showcase னு சொல்லுவாங்கல்ல அந்த இழுத்து close பண்ற door அப்பறம் வந்து பூஜ room மே இப்ப எப்படினா வந்து உங்களுக்கு set off ஒரு வீட்டுல வந்து இப்ப பூஜை room தனியா வைக்குறதே கிடையாது யாருமே

அது வந்து அழகா close and door open வச்சி அதாவது அந்த door வச்சு இருக்கும் அதுல attach பண்றது அதுமே வந்து எங்க கிட்ட இருக்கு உங்களுக்கு எந்த size ல நீளமா வேணும் அதாவது செவர் full லாவே எங்களுக்கு வேணும் அப்டினாலும் okay இல்ல பாத்து கொஞ்சம் சின்னதா போதும் குட்டியா அப்டினு சொன்னிங்க நாலும்

Okay மா நாங்க direct ஆ வீட்டுக்கே வந்து அத அளவு எடுத்துட்டு போயிருவாங்க உங்களுக்கு எந்த size க்கு வேணும் அப்டின்னு சொல்லிட்டு okay மா இப்போ வந்து உங்களுக்கு செங்கல் cement லாம் சொல்றிங்கல்ல இப்போ cement டே வந்து எங்ககிட்ட வந்து ஒரு

எங்ககிட்ட என்னென்ன cement எல்லாம் இருக்கு அப்டின்னா ramco cement னு சொல்லிட்டு ஒரு cement இருக்குமா அந்த cement ஓட ஒரு மூட்டையோட rate வந்து நானுத்தி நாப்பத்தி அஞ்சு ருபா Okay அதுக்கு அப்பறம் வந்து Coromandel cement னு சொல்லிட்டு ஒரு cement இருக்கு அதோட rate டுமே புரியலம்மா நா cement ஓட rate first அதோட பேர்லாம் சொல்லிக்கிறேன் மா first listen பண்ணுங்க கேளுங்க okay அதுக்கு அப்பரம் அந்த cement ஓட rate டுமே நானூத்தி நாப்பத்தி அஞ்சு ருபா தான் அதுக்கு அப்புறம் வந்த UltraTech cement இருக்கு Okay அது அதுவுமே வந்து sa~ same rate தான் நானூத்தி நாப்பத்தி அஞ்சு ருபா அதுக்கு அப்பறம் வந்துட்டு PRIYA cement ன்னு சொல்லிடு ஒரு cement இருக்கு Chettinad cement னு இருக்கு இதோட ரெண்டோட rate டுமே வந்து three eighty அதுக்கு அப்பறம் Maha cement னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு அதுவும் three seventy அதுக்கு அப்பறம் வந்துட்டு Dalmia cement and Parasakti cement அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு range இருக்கு அது ரெண்டுமே three hundred okay இதுல உங்களுக்கு

ரெண்டுமே வந்து ஒரே equal quality and quantity தான் மா உங்களுக்கு ரெண்டல எது best ஓ அது okay

Okay அப்பனா வந்து ஒரு பத்தாயிரம் செங்கல் நாங்க எடுத்து first எறக்கி வைக்கிறோம் அதுக்கு அப்பறம் நீங்க பாருங்க போ~ போதும் அப்டின்னு சொன்னிங்க அப்பிடின்னா அதுக்கு மேல உங்களுக்கு வேனும்னா நீங்க call பன்னுங்க உங்களுக்கு next வந்துரும் அது மாதிரி இப் இப்போ வந்து ஒரு load வந்து எங்களுக்கு ஐய்யாயிரம் ஐயாயிரம் கல் பாத்திங்க அப்படினா வந்து பதினஞ்சாயிரமா இது ரொம்ப rate கம்மி நீங்க வீடு கட்னதா உங்களுக்கு வெளில போய் நீங்க விசாரிச்சு பாருங்க முப்பதாயிரம்மா நீங்க இப்ப நீங்க first time வீடு கட்ரிங்கன்னு நெனைக்குறேன் நா maximum தெரிஞ்சு நீங்க வெளில விசாரிச்சு பாருங்க இத விட கம்மியான நீங்க அங்கயே வாங்கிகோங்க நா உங்கள compel பன்னவே இல்ல எப்பவுமே இது ரொம்ப கம்மியா விலை இப்ப நீங்க வெளிய வாங்குநீங்கனா அப்டினா ஒரு load ஐயாயிரம் ஐயாயிரம் செ~ செங்கல் வந்து உங்களுக்கு எப்டியும் maximum முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கு நாங்க பதினைஞ்சாயிரம் பாதிக்கு பாதி rate ல தான் நாங்க கொடுக்குறோமே

பெரிய லாரி ல வந்திரும் okay அது வந்திரும் அது ரெண்டு மூணு load அடிச்சாதான் வீட சுத்தி கொட்டுறதுக்கு இல்ல மா வீட்டுகுள்ள நீங்க centering அதாவது basement போடுவிங்கள இல்லையா Okay okay அது வந்து அது வந்து எப்டினா direct ஆ அடிச்சு வைக்கமாட்டாங்க direct ஆ உங்க basement குள்ளயே கொட்டிருவாங்க உச் அப்போ வந்து கொட்டிருவாங்க உங்களுக்கு வேல பாக்குறதுக்கு மட்டும் ஒரு load வெளில கொட்டுவாங்க ஹம் அப்படிதான் மா Okay cement இப்ப ஜல்லி வந்து எப்டினா பெரிய ஜல்லி வந்து concrete போடுறதுக்கு use ஆகும் அதனால பெ~ பெரிய ஜல்லி வந்து ஒரு load உம் சின்ன ஜல்லி வந்து ரெண்டு load உம் first அடிச்சிருறோம் அதுக்கு அப்ரோ உங்களுக்கு தேவைபட்டுச்சி அப்பிடின்னா நம்ம extra அடிச்சிக்கலாம்மா Okay மா அதுக்கு அப்ரோ பாத்திங்க அப்பிடினா இப்ப tiles எல்லாமே இப்ப நீங்க first வீடு வேலை proper ஆ முடிஞ்சிரும் இப்ப இப்ப எப்டி contract மூலியமா குடுத்திருக்கிங்களா வீடு அஹ் கம்பியும் இருக்கு மா கம்பி இதுவுமே இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்டின்னு சொன்னிங்கனா பாக்கலாம் ஆஹ் இருக்குமா T M T கம்பி இருக்கு T M T கம்பிளையும் அதுக்கு அப்ரோ V S P சொல்லிட்டு ஒரு கம்~ கம்பி இருக்கு இப்ப கம்பியுமே பாத்திங்க அப்படினா ஒரு ton அதாவது அந்த ஒரு ton கம்பியோட விலை வந்து நாப்பத்தொராயிரம்மா Okay T M T கம்பி வந்து அவ்ளோதான் அது வந்து அந்த போய்ட்டு இருக்குது அதுல அந்த கம்பியோட size இப்ப நீங்க மொத்தம்மா எல்லா order மே எங்க கிட்ட வாங்குனிங்க அப்டினா வந்து ஒரு fifty percent வந்து உங்களுக்கு discount இருக்குமா fifty ல இருந்து seventy

நீங்க மொத்த அதோட rate போட்டு நீங்க seventy percent discount போட்டு பாருங்க உங்களுக்கு எவ்ளோ less ஆகுதுன்னு நீங்க பாருங்க நீங்க ஒரு நிமிஷம் calci எடுத்து போட்டு பாருங்க நான் wait பண்றேன் உங்களுக்காக வேணும்னாலும் Okay நீங்க வந்து இப்ப நீங்க மொத்தம்மா வந்து இப்ப நீங்க எவ்ளோ உங்களுக்கு மொத்தம்மா எவ்ளோ வரும் இதுல இருந்து உங்களுக்கு எதாவது கிடைச்சிருக்கும்ல எவ்ளோ

மண்ணு, cement அது எல்லாமே சேத்து இப்ப பாத்திங்க அப்டினா ஒரு one lakh வைங்க மண்ணு cement ஜல்லி மா எல்லாமே சேர்த்து one lakh வரதே ரொம்ப rare மா நீங்க இப்ப okay ங்களா one lakh ல வந்து இப்ப நீங்க fifty percent போட்டு பாருங்க discount போட்டு பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் okay ங்களா okay மா அதுக்கு அப்ரோ வந்து வீடு first கெட்டி முடிங்க கெட்டி முடிச்சதுக்கு அப்ரோ அப்ரோ வந்து இப்ப நீங்க அதுல one lakh ல வந்து இப்ப நீங்க fifty percent போட்டா fifty அம்பதாயிரம் தான் வரும் அம்பதாயிரம் less ஆயிரும் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து இப்ப நீங்க tiles tiles door எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சுலட்சம் வைங்களேன் அதுல fifty percent தான் உங்களுக்கு எவ்ளோ loss ஆஹ் எவ்ளோ கம்பி பண்றோம்னு பாருங்க two lakhs fifty percent தான் நீங்க pay பண்ற மாரி இருக்கும் Okay ங்களா அது வந்து நீங்க percentage அம்பது தான் அப்டினா நீங்க அம்பது ருபாய் less பண்றேன்னு நினச்சிட்டு இருகிங்க போல okay ங்களா சரி மா அதுக்கு அப்புறம் வந்து இப்ப கம்பிலயுமே வந்து எப்படினா அஹ் எட்டு மீட்டர், பத்து மீட்டர், twenty-five இருபத்தைஞ்சு மீட்டர் அந்த மாதிரி மீட்டர் size ல தான் இருக்கு எங்களுக்கு அந்த மாரி வந்து உங்களுக்கு எந்த மாரி எந்த size ல கம்பியோட size எந்த size ல வேணும் அப்டின்னு சொல்லிட்டு உங்களோடைய கொத்தனார் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க நாங்க அதுக்கு தகுந்த மாரி நாங்க அனுப்ச்சு விட்டுறோம்

வந்து உங்களுக்கு door எல்லாம் எந்த size ல வேணும் அப்டின்னு நீங்க இப்பவே order குடுத்த தான் நாங்க ஓரு three or four months ல நாங்க ready பண்ண முடியும் door என்னா நாங்க எல்லாமே வந்து விழுப்புரத்துல தான் நாங்க ready பண்றோம் விழுப்புரத்துல தான் அந்த Original பர்மா தேக்கு ல இருந்து அத ready பண்றாங்க door எல்லாம் நாங்க அவங்க கிட்ட குடுத்து தான் பண்றோம் அதனால வந்து நீங்க சொன்ன தான் அவங்க கிட்ட order குடுத்து நாங்க வாங்க முடியும் ஆமா மா அங்க தான் கொண்டு வரமுடியும் நீங்க எந்த location எங்ககிட்ட share பண்றிங்களோ அந்த location ல வந்து நாங்க போட்ருவோம் Okay மா okay நாங்க two days ல கொண்டு வாரோம் Okay மா வாங்க straight ஆ வாங்க பாக்கலாம் வந்திட்டு உங்களுக்கு என்ன என்ன வேணும் அப்டின்னு சொல்லிடிங்கன்னா நாங்க monday வந்து குடுத்துறோம் okay வீடு வந்து எத்தன எவ்ளோ நாள்ல முடியும் சொல்லிருக்காங்களா எதுவும்

Okay okay மா full வீடுமே ஒன்றை மாசத்துல முடிச்சிருவாங்களா

Okay மா அப்ப ஒன்றை மாசம்னு வைங்கலேன் அப்ப நீங்க வந்து அப்ப உடனே door சொல்லணும் okay அப்ப நானும் அப்ப மேல சொல்லனும்ல ஒன்ற மாசத்துல உங்களுக்கு வேணும் நா நான் கூட ஒரு three month ஆகும் வீடு கட்ட அப்படினு நினச்சேன் Okay மா அப்பனா நீங்க வந்து நீங்க நாளைக்கே வந்து நீங்க direct ஆ அந்த door ஜன்னல் எல்லாமே அளவு குடுத்திட்டு போயிருங்க Okay வா அது மாதிரி வந்து நீங்க உங்க உங்களோட கொத்தனார் அதாவது engineer இருக்காங்கல அவங்க கிட்ட வந்து உங்க door வந்து நீங்க என்ன size க்கோ அந்த door வைப்பாங்க எனா வந்து நமக்கு அந்த door size வேணும்

அதனால வந்து ஜன்னல் and door கு வந்து நீங்க எவ்ளோ அந்த inch வேணும் அப்டின்னு சொல்லி நீங்க கேட்டு வந்திருங்க நாளைக்கு முடிஞ்சா நீங்க அவங்கள direct ஆஹ் அவங்களையும் கூட்டிட்டு வாங்க ஏன்னா அவங்களுக்கும் நிறைய தெரியும்ல அவங்கலோடையும் குப்பிட்டு வாங்க Okay okay மா நீங்க direct ஆ கூட்டிட்டு வாங்க அதுக்கு மேல நம்ம என்னனு பாப்போம் அதுக்கு அப்ரோ இந்த wiring லா பண்ணுவாங்கள மா இந்த fan ன்னு அந்த மாதிரி items லா எங்ககிட்ட இருக்கு மா Okay மா எல்லாமே quality தான் மா எங்ககிட்ட இருக்குற எல்லாமே branded தான் Branded ல இருந்து non-branded வரைக்கு எங்க கிட்ட எல்லாமே இருக்கு உங்களுக்கு branded வேணும் அப்படி நாளும் okay உங்களுக்கு இல்ல non-branded தான் branded இல்லாம normal ஆ இருக்குறதும் எங்க கிட்ட இருக்கு Okay okay மா வாங்க straight ஆ வாங்க பாக்கலாம் okay மா அதுக்கு அப்ரோ வேற ஏதாவது Hello ஆஹ் கேக்குது மா சொல்லுங்க மா வேற வந்து நாங்க இப்ப பொதுவாவே இப்டின்னா நாங்க வந்து மொத்தமா எங்க கிட்ட எந்த order மே வராது மா maximum வந்து இந்த cement இப்ப வந்து மணலுமே பாத்திங்க அப்புட்னா நாங்க வந்து இந்த ஆத்து மணல் சொல்றிங்கல அது வந்து நாங்க கொட்டுவோம் அதுக்கு அப்றம் வீட சுத்தி உங்களுக்கு மணல் கொட்டணும் அப்டினா வந்து எங்களுட்ட வந்து மணல் இருக்கு மா அதுக்கு தகுந்த மாதிரி வேற மணல்கள் இருக்கு கலி மண்ணுன்னு சொல்லுவாங்கள அது வந்து ரொம்ப அந்த பிசு பிசுனு ஓட்டும் ல கால் ல அந்த மண்ணு கெடையாது இது வந்து எப்புட்னா கொஞ்சம் இந்த கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மணல் இருக்கு செம்மண்ணும் இருக்கு உங்களுக்கு செம்மண் வேணும் அப்புட்னா செம்மண்ணும் கிடைக்கும் அதே மாதிரி மணல்க்கு இருக்கு மா இப்ப வந்து நீங்க இந்த ba~ bathroom ல எல்லாம் use பண்ணுவாங்கல ஒர அந்த மாதிரி ஒர அதுக்கு அப்றம் இந்த wash basin ல use பண்ணுவாங்கள அந்த ste~ steel ல steel and plastics

அதெல்லாம் வேணுமா உங்களுக்கு okay மா நீங்க வாங்~ பாருங்க அதெல்லாமே இருக்கு எங்க கிட்ட அதுக்கு அப்புறம் இந்த cement ஜல்லி குலைகுற அந்த machine வந்து வாடைகைக்கு இருக்கும் அது வந்து per day க்கு வந்து அந்த machine க்கு வந்து five hundred okay இப்ப நீங்க two days ல போடுவிங்க அப்டினா கொஞ்சம் பெரிய வீடா இருந்தாலும் two day ஆகும் கொஞ்ச சின்ன வீடா இருந்துச்சி அப்பிடினா one day ல போட்டுருவாங்க அந்த concrete அ அப்டினா one day க்கு five hundred தான்

இப்ப வந்து இது உங்களுக்கு யாரு சொன்னா மா உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்குனு நீங்க ஆஹ் online ல பாத்திங்கலா இல்ல யாராச்சும் consult பன்னாங்களா இந்த name நாங்க இந்த இது பன்னிட்டு இருக்கோம் எங்களுடைய building con~ construction material லாம் இங்க வாங்குங்க அப்டின்னு Okay ஓ okay okay okay மா okay மா Okay மா okay மா okay அப்ரோ உங்களுக்கு ஏதாது engineering எதாவது வேணும் அப்டினா கூட எங்க கிட்ட இருக்காங்க நிறைய engineers எங்க கிட்ட work பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதும் plan எதும் போட்டு குடுக்கணும் அப்டினா கூட அவங்க போட்டு தருவாங்க plan வீட்டு ஓட plan ல்லாம்

ஆஹ் இருக்காங்க ma'am எங்ககிட்ட maximum வந்து யாரும் எங்க கிட்ட கேக்க மாட்டங்க ஏனா maximum அவங்களே arrange பண்ணிட்டு வெறும் things மட்டும் தான் நாங்க வாங்கி குடுப்போம் ஆனா வந்து எங்க கிட்ட இருக்காங்க ஆளுங்க எங்க கிட்டயுமே நீங்க

ஏனா அவங்க வந்து ஒரு cont~ okay மா

ஓ கொத்தனார் and செலவோட okay okay மா இப்ப எங்க கிட்ட பாத்திங்கனா five lakh ஆகும்

Just speed டானா பாக்கும் போது வந்து ஆள் நிறைய தேவப்படுவாங்க அவங்களுக்கு salary குடுகனும்ல இப்ப நீங்க three months four months கிட்ட நீங்க உங்களுக்கு வேணும் அப்டினா கூட அவங்க ஒரு fou~four lakhs தான் கேப்பாங்க four lakh three lakh தா கேட்ப்பாங்க

அதான் மா one month ல வந்து முடிச்சிக் குடுக்குறது வந்து ரொம்ப rare ரொம்ப கஷ்டம் நீங்க first சொல்லும் போது நானே shock ஆனேன் ஒன்ற month ல வந்து வீடு வந்து full ஆ கட்டி முடிக்கணும் அப்டினா வந்து அவங்க வந்து நீங்க அவங்க கிட்ட starts ல சொல்லிருங்க strong ஆ இருக்கணும் பொருள் எல்லாம் வந்து நீங்க correct ஆ போட்டு கட்டனும் ஏனா அவங்க அவசரத்துல கட்டுரேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாது பண்ணி வச்சிருவாங்க அதனால அதனால நீங்க கொஞ்சம் தெளிவா பேசி என்னென்னு முடிவு எடுங்க ஏனா அவசரமா கெட்டுராங்க அப்டிங்குரதுனால அவங்க ஆள் நிறைய எடுப்பாங்கள்ள அப்ப அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும் அப்பதா நிறைய அப்பதா சீக்கிரம் முடிக்க முடியும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுலாம் நிறைய எடுப்பாங்க எடுக்கும் பொது உங்களுக்கு நிறைய தேவபடுதுன்னு நினைக்குறேன் அதனால அவங்க நிறைய கேக்குறாங்க மத்த படி நீங்க வந்து ஒரு three month ஒரு five month க்கு வீடு கட்டி குடுங்க அப்டின்னு கேட்டிங்கனா அவங்க இவ்ளோ amount கேக்கமாட்டங்க அதனால தான் இப்டி கேக்குறாங்க போல okay மா எந்த ஊரு ஆமா மா painting லே அதாவது எப்படினா அந்த white wash அடிப்பாங்களா அது வரைக்கு அவங்க அடிச்சி குடுத்துருவாங்க அதுக்கு அப்ரோ painting வந்து உடனே அடிக்கனும்னு அவசியம் இல்ல அது வந்து ஒரு two two year க்கு அப்ரோ தான் painting லாம் பண்ணுவாங்க மா white

Okay மா okay நிங்கல்லாம் உங்களுக்குவுடனே இப்ப வீடு கட்டி முடிச்ச வுடனே உங்களுக்கு painting வேணும் நாளும் அனுப்ச்சி விட்டுரேன் அப்டி இல்ல ஒரு one year ஆகட்டும் அப்டின்னு சொன்னிங்க நாளும் பரவாயில்ல one year okay மா okay okay மா பண்ணிறலாம் இப்ப tiles க்கு பாத்தீங்க அப்டினா உங்களுக்கு நீங்க அதுவுமே வந்து என்ன colour இப்ப வந்து உங்களுக்கு granite கல்லு வேணுமா இல்ல normal tiles வேணுமா இப்ப ரெண்டுக்கும் என்ன difference னு பாத்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் இப்ப normal கல்லு பாத்திங்க அப்டின்னா அந்த தூங்கி நீ தூங்கி எந்துச்சிங்கனா கண்ணு மூஞ்சி எல்லாம் வீங்கிரும் ஒரு சிலருக்கு அந்த cooling ஒத்துக்காது இப்ப நீங்க இப்ப granite பாத்திங்க அப்டினா நல்லா cooling ஆ இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்ப நீங்க இப்ப வெயில் காலம் இப்ப வந்து full ல்லாமே வந்து start ஆயிடுச்சு கோடை வெயில் start ஆயிடுச்சு இல்லைங்களா இப்ப இந்த வெயில்கெல்லாம் இந்த வீடு அப்படி குளுகுளுனு இருக்கும்

Okay மா நீங்க என்னனு பாருங்க உங்களுக்கு வந்து அத அத கொத்த engineering வேணும் planning எதும் வேணும் நாளும் நாங்க arrange பண்ணித்தாறோம் அப்டி அவங்களையே வச்சு பாக்குறிங்கனாலும் பாத்துகோங்க ஒன்னும் problem இல்ல மா Okay okay ஆமா five lakh கேப்போம் அவ்ளோ தான் Okay மா பண்ணிறலாம் நல்லா பண்ணிறலாம் ரெண்டு பேர் வா~ வீடோட size ஆ பொறுத்து வீடு ரொம்ப பெரிய வீடா இருந்துச்சு அப்டினா ஒரு மூணு பேரு வருவாங்க One one day ல முடிச்சிரலாம்மா உள்ள ஒரு ஆளு வெல்ல ஒரு ஆளு அடிச்சிருவாங்க இப்பலாம் அதுக்குலாம் machine வந்திருசு மா முன்னாடி தான் brush வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க இப்பலாம் machine வந்திருச்சுல one day ல அடிச்சி முடிசிருவாங்க okay மா

இங்க வந்து எங்கனா town hall ல இருக்குமா நீலாம்பூர் ல இருக்கு மா okay இப்ப town hall நீலாம்பூர்ல இருக்கு ரெண்டு எடத்துல தான் இருக்கு இப்போதைக்கு வேற branch வேற வெளி ஊருல தான் இருக்கு தஞ்சாவூர் அப்ரோ மதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் திருச்சி ஆஹ் எல்லா main எல்லா main ஊருலயும் ஒவ்வொரு branches இருக்கு but கோயம்புத்தூர் ல மட்டும் ரெண்டு இருக்கு சென்னைலையும் ரெண்டு இருக்கு ஹம் okay மா சென்னைல இருந்து பாத்திங்க அப்டினா அடையார்ல இருக்கு அதுக்கு அப்ரோ வந்து போ∼போரூர் ல இருக்கு ஒ அது ரெண்டு இடத்துல மட்டும் சென்னைல இருக்கு மா but இப்ப இங்க கோயம்புத்தூர் ல ரெண்டு இடத்தில இருக்கு மத்த எல்லா ஊருலயுமே வந்து ஒவ்வொரு இடத்துல அதாம்மா நீலாம்பூரும் town hall லும் okay மா Okay ரெண்டு இடத்துல இருக்கு இப்ப நீங்க கோயம்புத்தூர் ல கோயம்புத்தூர்ல தான இருக்கீங்க okay மா கோயம்புத்தூர் நீங்க வந்து நாளைக்கு வந்து பாருங்க அத மாதிரி நீங்க கொத்தனார் கிட்ட வந்து size அந்த கதவோட size ல்லாமே கேட்டு வந்து நாளைக்கு order குடுத்துட்டிங்க அப்டினா அது one month ல வந்திரும் மா நீங்க அந்த வீடு எல்லாம் கெட்டி எல்லாமே arrange பண்றதுக்கு நீங்க அந்த கதவு நிலை வப்பிங்கள அதுக்குள்ள வந்துரும் Okay மா நீங்க நாளைக்கு கூட வந்து நீங்க advance pay பண்றதா இருந்தாலும் pay பண்ணிக்கலாம் door க்கு ஏன்னா நான் அங்க pay பண்ணனும் அவங்களுக்கு எல்லாமே design அதான் ஜன்னல் door எல்லாமே ரெண்டுமே நாங்க சிதம்பரத்துல தான் பண்றோம் நீங்க ரெண்டுக்குமே அளவு கேட்டு வாங்க இல்லமா நீங்க order குடுத்ததுக்கு அப்ரோ தான் அவங்க இங்க மரமே வெட்ட start பண்ணுவாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அங்க பண்ணிலாம் வச்சிருக்க மாட்டங்க அவங்க direct ஆ அப்ப அப்ப பண்ணி அப்ப அப்ப sale பண்றவங்க அதனால வந்து

Okay மா okay மா என்னனு பாருங்க பார்த்துட்டு நாளைக்கு வாங்க okay மா hello, அஹ் travel agency யா? நாங்க ஒரு trip க்கு book பண்ணலான்னு இருக்கோம். ஹம் அதுக்கு எவ்வளவு fees லாம் ஆகும்னு உங்களுக்குத் தெரியுமா? ஹம் கேரளா, அப்பறம் கர்நாட்டகா, அப்பறம் black thunder கேரளா, இந்த இருக்கோம். அதுக்கு இது வந்து one play one way

next week எங்களுக்கு வேணும்.

ஹம் ஹம் சரிங்க. எதா கேள்வி இருந்தா கேக்கலாமா? ஆஹ் அது வந்து, இப்ப நாங்க amount வந்து trip பு நாங்க book பண்ற அன்னைக்கு உங்களுக்குக் காசு குடுக்கணுமா? இல்ல இது trip லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்குக் காசு குடுக்கணுமா? இப்ப வந்து நாங்க trip போயிட்டுருக்கும்போது அங்க ஏதாவது இயற்கை சீற்றங்களால ஏதாது trip கீது cancel ஆகிடுச்சுனா, எங்களுக்கு வந்து amount டு நாங்க குடுத்த amount டத் திருப்பித் தருவிங்களா? இல்ல அதுலயு எதாது கொஞ்ச காசு கீசு எடுத்துட்டுத் தருவிங்களா?

இல்ல safety பத்தில்லா எப்டி இருக்கு? ஏனா அஹ் பிள்ளைங்கல்லா வராங்க கூட, சின்னப் பசங்கல்லா வராங்க. இல்ல இப்ப வயசானவங்கல்லா கூட வராங்க. அவங்களுக்கு எது திடீர்னு எதாது ஒரு health issues லா வந்துருச்சுனா, அவங்களுக்குலா எதாது ஆஸ்பத்திரிக்கு எது கூட்டு போலாமா? இல்ல நீங்க எதாது அஹ் rules இருக்குதுன்னு பேசுவிங்களா? இல்லேன்னா இந்த hotel room லா எப்டி இருக்குங்க? comfortable லா இருக்குமா? இல்ல ஏதாது ஏதோ தானோன்னு இருக்குமா?

இல்லங்க நாங்க போனதடவ ஒரு tour book பண்ணிருந்தோ. அந்த tour கு போனப்போ அங்க எந்த facilities சம் இல்லங்க. ஏ பொண்ணெல்லா நாங்க தொலச்சிருப்போம். அப்பறோ சாப்பாடுலா நல்லாவே இல்ல, ரொம்ப hygienic காவே இல்ல எல்லா ஏதோ ஒரு வேற ஏதோ சாப்பாடு மாரி இருந்தது, தண்ணி மாரியெல்லா இருந்தது கொழம்பு. அதுலயே எங்க பாதி பேத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு.

ஆஹ் சேரிங்க. அப்றோ யாராது தொலஞ்சு போயிட்டாங்கனா அப்டியே விட்டு வந்திருவிங்களா? இல்ல அவங்களு கூட்டுதா வருவிங்களா?

இப்ப வந்து அங்க dress code எதாது சொல்லுவிங்களா? இப்டிலா dress போடக் கூடாது அப்டிலா dress போடக் கூடாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க போடக் கூடாது. tour னு வந்தா நாங்கதா கூட்டு வர்றோ. எங்க இஷ்டத்துக்குதா நீங்க dress போடனு அப்டினு எதாது சொல்லுவிங்களா? நாங்க வந்து இப்போ tour போற place வந்து சுத்தி பாத்துட்டு இருக்கும்போது, அங்க வேற ஒரு place நாங்க போலானு சொல்லும்போது நீங்க விடுவிங்களா? இல்ல அதுக்கு எதாது rules கீல்ஸ் பேசுவிங்களா?

சரி எந்த மாரி எல்லா நீங்க எங்களுக்குச் சுத்தி காட்டுவிங்க?

ஆஹ் எல்லா இடமு safety யாதானங்க இருக்கு?

ஒருவேல யாருக்காது travelling அப்ப vomite தல சுத்தல்லா ஏற்பட்டு bus குள்ளயே எதாது vomite கீதுல்லா எடுத்துடாங்கனா அதாது எதாது பேசுவிங்களா? இல்ல தனியா அதுக்கு charge பண்ணுவிங்களா?

bus எல்லா எப்டிங்க இருக்கு? ஏனா நாங்க நெறைய bus ல travel பண்ணப்போ எங்களுக்குக் கால் நீட்டக்கூட முடியல. இப்ப இந்த slee இந்த bus லயே தூங்குற மாரி இருந்தாலு எங்களால நல்லா நிம்மதியா தூங்க முடியுமா? எதாது கொசுக்கடி இந்த மாரிலா எதாது இருக்குமா?

ஆஹ் அப்பறோ Wi-Fi இதெல்லா bus சுல இருக்குமாங்க? ஏனா நெறைய bus ல Wi-Fi இருக்குனு சொல்லுவாங்க, ஆனா Wi-Fi யே இருக்காது. உங்க bus சுல Wi-Fi net இதெல்லா இருக்குமா?

பாட்டு வந்து எங்களுக்குப் புடிச்ச மாரி நாங்க போட்டு அந்த driver ஏதாது எங்கள

இல்ல நாங்க சொல்லிருவோ யார் யாரு எப்டி எப்டின்னு. அதா நாங்க கேக்குறோ. இதுவந்து friends tour ங்க, family tour இல்லிங்க. family tour இருந்தா கூடப் பரவால்ல நாங்க எது எடுத்துக்க மாட்டோ, இது friends tour வேறயா, எல்லாருமே friends ஆஹ் இருப்போ. எல்லா ரொம்ப நாள் களிச்சு எல்லா ஒட்டுக்கா tour போலானு plan பண்ணிருக்குறோ. அவங்க ஏ friends எல்லா அவங்கவங்க குழந்தைங்கள கூட்டு வராங்க, அதா இத்தன இதுலா நாங்க கேக்க வேண்டிதா இருக்கு.

இந்த bus ல எதாவது இந்த AC லா இல்லாம ஏதாது புழுக்கமா கீது இருக்குமா? ஏனா நாங்க நெறைய bus லப் போயிருந்தோ, உள்ள AC எல்லா இல்ல, ரொம்பவே வேர்த்து கொட்டுச்சு. ஜன்னல்லா தொறந்திருந்தப்ப கூட ரொம்ப வேர்த்து கொட்டுச்சு. travelling அப்போ இப்ப நாங்க வெயில்லதா travel பண்ணுவோ, எப்டி இருந்தாலு bus வெயில்லதா போகு. அப்படி travel பண்றப்போ அந்த bus ஓட மேல் top ல வெயில் அடிச்சு உள்ள சூடு எறங்காதுல்லைங்க?

offer லா விடுவிங்களா? இல்ல அதெல்லா இல்லைங்களா? எதாது இப்ப இப்போ இந்தமாரி நீங்க ரொம்ப அதிகமா travel travel பண்ணிருக்கிங்க, உங்களுக்குக் கொறச்சுதா நாங்க குடுக்குறோ அப்டிங்கற மாரி, இப்போ எதாது சாப்பாடு கீது food poison ஆகுற மாரியெல்லா இருந்துச்சுனா அதாங்க problem ஆ இருக்குது. ஏனா இப்ப வரவங்க friends எல்லா அவங்க குழந்தைங்கள கூட்டு வர்றதுனால சாப்பாடு ஒத்துக்கலைனா என்னங்க ஆயிரு? இல்லங்க இப்ப வெளிய தங்குற hotel எல்லா photo ஒரு மாரி இருக்கு, உள்ள hotel ல ஒரு மாரி இருக்கு. அதுமாரி நீங்க அங்க சாப்பாடு எல்லா நீங்க photo எடுத்துக் காட்டுறேன்னு சொல்றிங்க. அப்டி நீங்க சாப்பாடு எல்லா photo எடுத்துக் காட்டி அந்தச் சாப்பாடுலா photo ல நல்லா இருந்து நேர்ல போய் ஒரு மாரியா இருந்ததுனா எப்டிங்க இருக்கு?

இப்போ trip அன்னைக்கி நீங்க வந்து எங்கள வீட்ல வந்து கூட்டிட்டு போவிங்களா? இல்ல நாங்க நீங்க சொல்ற இடத்துக்கு வந்து ஏறிக்கனுமாங்க?

extra fees கீது எதாது trip போயிட்டு வந்தததுக்கு அப்றோ கீது எதாது கேப்பிங்களா? நல்லா வித்யாச வித்தியாச இடமா எங்கள கூட்டு போவிங்களா?

ஆஹ் சேரிங்க. சேரிங்க சேரிங்க ரொம்ப நன்றிங்க. இந்த doubt லாக் கேட்டது எல்லா தப்பா நெனச்சுக்காதிங்க, ரொம்ப ரொம்ப thanks. பயணம் என்பது தொலைதூர புவியியல் இடங்களுக்கு இடையே மக்கள் நடமாடுவதாகும் பயணத்தை கால், மிதிவண்டி, automobile ரயில், படகு, பேருந்து, விமானம், கப்பல் அல்லது பிற வழிகளில் சாமான்களுடன் அல்லது இல்லாமல் செய்யலாம் மேலும் ஒரு வழி அல்லது சுற்று பயணமாக இருக்கலாம் சுற்றுலாவை போலவே தொடர்ச்சியான இயக்கங்களுக்கு இடையில் ஓப்பீட்டளவில் குறுகிய கால தங்கும் பயணம் அடங்கும் படி அதிக பார்வையிடப்பட்ட நகரமாக ஹாங்காங் விளங்குகிறது விளங்குகிறது ரயில் பயணத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையம் இடையே நீலகிரிக்கு இடையே உள்ள இரயில் பாலத்தின் மீது பயணிப்பவர்களாம் பயணம் என்ற வார்த்தையின் தோற்றம் பெரும்பாலும் வரலாற்றில் இழக்கப்படகிறது பயணம் என்ற சொல் பழைய french வார்த்தையான travail என்பதில் இருந்து தோன்றி இருக்கலாம் அதாவது வேலை மெரியம் வெப்ஸ்டர் அகராதியின் படி பயணம் என்ற வார்த்தையின் முதல் பயன்பாடு பதினாலாம் ஆண்டு நூற்றாண்டின் கீழ் இருந்தது இந்த வார்த்தை மத்திய ஆங்கிலத்தில் இருந்து வந்ததாகவும் கூறுகிறது அதாவது பயணம் செய்தல் மற்றும் பழைய french traveler ல் இருந்து அதாவது கடினமான உழைத்தல் உழைப்பு என்பதிலிருந்து வந்தது ஆங்கிலத்தில் மக்கள் இன்னும் எப்போதாவது travail என்ற வார்த்தைகளை பயன்படுத்திகிறார்கள் அதாவது போராட்டம் சைமன்

ரோமானிய சித்திரவதை கருவி டிரிபாலியம் இந்த இணைப்பு பண்டைய காலத்தில் பயணத்தின் தீவிர சிரமத்தை பிரதிபலிக்கிறது லத்தின் மொழியில் இது மூன்று பங்குகள் என்று பொருள் கழுமரத்தில் ஏற்றி